அங்கயே ஒரு ரயில்வே சிக்னல் இருக்கு.

இந்த இமேஜ்ல ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி ஒரு பில்டிங் இருக்கு.

அதுல ஒரு சில பீப்பிள்ஸ்லா ஒக்காந்துட்டு இருக்காங்க.

இந்த இமேஜ்ல என்ட்ரன்ஸ்ல ஒரு கிரீன் கலர் கேட்டிருக்கு .

இது ஒரு அவுட் டோர் கார்டனிங் மாரி இருக்கு.

ஒரு ரெண்டு ஏ_சி கம்ப்ரஸர் இருக்கு.

கீழ நெறைய மக்கள் நின்னுட்டு இருக்காங்க.

இது ஒரு அருணா நெசசரி ம் போட்ருக்கு.

அங்க ஒரே மரங்கள் செடிகளா இருக்கு.

ஒரு டேபிள் மேல சிஸ்டம்ஸ் அண்ட் ஒரு சில மிஷின்ஸ்லா இருக்கு.

அங்க வெரைட்டி ஆஃப் வெஜ்டபிள்ஸ்லா இருக்கு.

அங்க சுத்தி விவசாய எடம் மாரி இருக்கு.

எக்ஸ்கலேட்டர் இந்த சைடுல ஒன்னு போட்ருக்கு.

அண்ட் வாட்டர் கேன் சப்ளேன்னு போட்ருக்கு.